C ல் பங்ஷன் ஓவர்லோடிங் மற்றும் ஓவர்ரைடிங் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது பங்ஷன் ஓவர்லோடிங்
பங்ஷன் ஓவர்ரைடிங்
இதை உதாரணங்களின் உதவியுடன் செய்யலாம்
இதை பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 g கம்பைலர் பதிப்பு 461 பங்ஷன் ஓவர்லோடிங் க்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் பங்ஷன் ஓவர்லோடிங் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட functionகள் ஒரே பெயரைக் கொண்டிருப்பது
argumentகளின் எண்ணிக்கை மற்றும் argumentகளின் data டைப் வித்தியாசமாக இருக்கும்
ஒரு பங்ஷன் கால் செய்யப்படும் போது அது ஆர்குமென்ட் பட்டியல் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது
ஒரு உதாரணத்தைக் காண்போம்
எடிடரில் ஏற்கனவே கோடு ஐ கொண்டுள்ளேன்
இந்த ப்ரோகிராமில் கூடடல் செயல்பாட்டை செயல்படுத்துவோம் நம் பைல் பெயர் overloadசிபிபி என்பதை கவனிக்கவும் இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம்
இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் பின் இன்ட் ஆக டிஃபைன் செய்யப்பட்ட ஆட் பங்ஷன் உள்ளது இதில் மூன்று argumentகளை பாஸ் செய்துள்ளோம்
இன்ட் ஆ இன்ட் ப் மற்றும் இன்ட் சி பின் மூன்று எண்களை கூட்டி மதிப்பை திருப்புகிறோம் இங்கே பங்ஷன் ஆட் உள்ளது இது புளோட் ஆக டிக்ளேர் செய்யப்படுகிறது இரு argumentகள் புளோட் ட் மற்றும் புளோட் எ ஐ பாஸ் செய்துள்ளோம் பின் இரு எண்களின் மீதும் கூட்டல் செயல்பாட்டை செயல்படுத்துகிறோம்
இது நம் மெயின் பங்ஷன்
பங்ஷன் மெயின் ல் ஆட் பங்ஷன் ஐ வெவ்வேறு argumentகளுடன் டிக்ளேர் செய்கிறோம்
பின் variableகளை டிக்ளேர் செய்கிறோம்
இங்கே பயனரிடம் இருந்து இன்டிஜர் மதிப்புகளை ஏற்கிறோம்
பின் பங்ஷன் ஆட் ஐ மூன்று ஆர்குமென்ட் களுடன் கால் செய்து வேரியபிள் சும் ல் முடிவை சேமிக்கிறோம் இங்கே முடிவை அச்சடிக்கிறோம்
இப்போது இங்கே பயனரிடம் இருந்து தசம புள்ளி எண்களை ஏற்கிறோம்
பின் ஆட் பங்ஷன் ஐ இரு argumentகளுடன் கால் செய்கிறோம்
பின் இங்கே சும் ஐ அச்சடிக்கிறோம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போது நம் ப்ரோகிராமை இயக்குவோம் Ctrl Alt மறறும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும்
இயக்க டைப் செய்க g ஸ்பேஸ் ஓவர்லோட் டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ஓவர் எண்டரை அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் ஓவர் எண்டரை அழுத்துக Enter த்ரீ இன்டிஜர்ஸ் என காட்டுகிறது நான் கொடுப்பது 10 25 மற்றும் 48 காட்டப்படும் வெளியீடு சும் ஒஃப் இன்டிஜர்ஸ் இஸ் 83 இப்போது காண்பது Enter ட்வோ புளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் நான் கொடுப்பது 45 மற்றும் 89 எண்டரை அழுத்துக காட்டப்படும் வெளியீடு சும் ஒஃப் புளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் இஸ் 134 இப்போது பங்ஷன் ஓவர்ரைடிங் ஐ காண்போம்
நம் slideகளுக்கு வருவோம்
டெரைவ்ட் கிளாஸ் ல் ஒரு பேஸ் கிளாஸ் பங்ஷன் ஐ மீண்டும் டிஃபைன் செய்தல்
பேஸ் கிளாஸ் பங்ஷன் ஐ டெரைவ்ட் கிளாஸ் பங்ஷன் ஓவர்ரைடு செய்கிறது
ஆனால் பாஸ் செய்யப்பட்ட argumentகள் அதேதான்
return டைப் ம் அதேதான்
ஒரு உதாரணத்தை காண்போம் இங்கே பங்ஷன் ஓவர்ரைடிங் க்கான உதாரணம் உள்ளது நம் பைல் பெயர் overrideசிபிபி என்பதை கவனிக்கவும் கோடு ஐ காண்போம்
இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம் இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் பின் கிளாஸ் அரித்மெட்டிக் ஐ கொண்டுள்ளோம் இதில் இன்டிஜர் variableகளை புரொடெக்டட் ஆக டிக்ளேர் செய்துள்ளோம் பின் பங்ஷன் வால்யூஸ் ஐ பப்ளிக் ஆக டிக்ளேர் செய்துள்ளோம்
இவற்றில் இரு argumentகள் இன்ட் எக்ஸ் மற்றும் இன்ட் ய் ஐ பாஸ் செய்துள்ளோம்
பின் ஆ மற்றும் ப் ல் மதிப்பை சேமித்தோம்
இங்கே வர்ச்சுவல் பங்ஷன் ஆப்பரேஷன்ஸ் ஐ கொண்டுள்ளோம் இதில் இரு எண்களை கூட்டி சும் ஐ அச்சடிக்கிறோம் இங்கே கிளாஸ் ஐ மூடுகிறோம்
இப்போது டெரைவ்ட் கிளாஸ் ஆக கிளாஸ் சப்ட்ராக்ட் ஐ கொண்டுள்ளோம் இது பேஸ் கிளாஸ் அரித்மெட்டிக் ஐ இன்ஹெரிட் செய்கிறது இதில் இரு எண்களின் வித்தியாசத்தைக் கணக்கிட்டு வித்தியாசத்தை அச்சடிக்கிறோம்
இப்போது மற்றொரு டெரைவ்ட் கிளாஸ் மல்ட்டிப்ளை ஐ கொண்டுள்ளோம் இதுவும் பேஸ் கிளாஸ் அரித்மெட்டிக் ஐ இன்ஹெரிட் செய்கிறது இதில் இரு எண்களின் பெருக்கலைக் கணக்கிட்டு முடிவைக் காட்டுகிறோம்
பின் கிளாஸ் டிவைடு ஐ கொண்டுள்ளோம் இதுவும் பேஸ் கிளாஸ் அரித்மெட்டிக் ஐ இன்ஹெரிட் செய்கிறது இதில் இரு எண்களின் வகுத்தலைக் கணக்கிட்டு அதன் முடிவை காட்டுகிறோம்
பங்ஷன் ன் ரிட்டர்ன் டைப் மற்றும் பாஸ் செய்யப்பட்ட argumentகள் ஒன்றே என்பதை கவனிக்கவும்
இது நம் மெயின் பங்ஷன்
இதில் கிளாஸ் அரித்மெட்டிக் க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ப் ஐ உருவாக்குகிறோம் அரித் ஆனது கிளாஸ் அரித்மெட்டிக் க்கு பாயிண்டர் ஆகும் பின் கிளாஸ் சப்ட்ராக்ட் ன் சப்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ் மல்ட்டிப்ளை ன் மல்ட் ஆப்ஜெக்ட் மற்றும் கிளாஸ் டிவைடு ன் டிவ்ட் ஆப்ஜெக்ட் ஐ கொண்டுள்ளோம் இப்பொது இங்கே ப் ஆனது அரித் ன் அட்ரெஸ் க்கு அமைக்கப்படுகிறது
பின் பங்ஷன் வால்யூஸ் ல் argumentகள் 30 மற்றும் 12 பாஸ் செய்கிறோம் இப்போது பங்ஷன் ஆப்பரேஷன்ஸ் ஐ கால் செய்கிறோம் இது கூட்டல் செயல்பாட்டை செயல்படுத்தும்
இங்கே சப்ட் ஐ அரித் ன் அட்ரெஸ் க்கு அமைக்கிறோம் 42 மற்றும் 5 ஐ argumentகளாக பாஸ் செய்கிறோம் மீண்டும் பங்ஷன் ஆப்பரேஷன்ஸ் ஐ கால் செய்கிறோம் இது இரு எண்களின் கழித்தலை செயல்பாட்டை செயல்படுத்தும்
இப்போது இங்கே மல்ட் ஐ arithன் அட்ரெஸ் க்கு அமைக்கிறோம் பின் 6 மற்றும் 5 ஐ ஆர்குமென்ட் ஆக பாஸ் செய்கிறோம் பங்ஷன் ஆப்பரேஷன்ஸ் ஐ கால் செய்கிறோம் இது இரு எண்களின் பெருக்கலை செயல்படுத்தும்
கடைசியாக டிவ்ட் ஐ அரித் ன் அட்ரெஸ் க்கு அமைத்து 6 மற்றும் 3 ஐ ஆர்குமென்ட் களாக பாஸ் செய்கிறோம் பங்ஷன் ஆப்பரேஷன்ஸ் ஐ கால் செய்கிறோம் இது இரு எண்களின் வகுத்தலை செயல்படுத்தும்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
ப்ரோகிராமை இயக்குவோம்
நம் டெர்மினலுக்கு வருவோம்
டைப் செய்க g ஸ்பேஸ் ஓவர்ரைடு டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ஓவர்2 எண்டரை அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் ஓவர்2 எண்டரை அழுத்துக காட்டப்படும் வெளியீடு அடிஷன் ஒஃப் ட்வோ நம்பர்ஸ் இஸ் 42 டிஃபரன்ஸ் ஒஃப் ட்வோ நம்பர்ஸ் இஸ் 37 புரொடக்ட் ஒஃப் ட்வோ நம்பர்ஸ் இஸ் 30 மற்றும் டிவிஷன் ஒஃப் ட்வோ நம்பர்ஸ் இஸ் 2 நம் slideகளுக்கு வருவோம்
ஓவர்லோடிங் மற்றும் ஓவர்ரைடிங் ன் வித்தியாசத்தைக் காண்போம்
இன்ஹெரிடன்ஸ் இல்லாமல் ஓவர்லோடிங் நிகழலாம்
ஒரு கிளாஸ் மற்றொன்றிலிருந்து இன்ஹெரைட் செய்யப்படும்போது ஓவர்ரைடிங் நிகழ்கிறது
ஓவர்லோடிங் ல் argumentகளும் return டைப் ம் வித்தியாசமாக இருக்கவேண்டும்
ஓவர்ரைடிங் ல் argumentகளும் return டைப் ம் ஒரே மாதிரியாக இருக்கவேண்டும்
ஓவர்லோடிங் ல் பங்ஷன் பெயர் ஒரே மாதிரியானது
ஆனால் பாஸ் செய்யப்பட்ட argumentகளை பொருத்து அது வித்தியாசமாக செயல்படுகிறது
ஓவர்ரைடிங் ல் பங்ஷன் பெயர் ஒரே மாதிரியானது
பேஸ் கிளாஸ் லிருந்து வெவ்வேறு செயல்பாடுகளை டெரைவ்ட் கிளாஸ் பங்ஷன் செயல்படுத்தலாம்
சுருங்கசொல்ல இதில் நாம் கற்றது பங்ஷன் ஓவர்லோடிங் எகா
மூன்று வெவ்வேறு argumentகளுடன் இன்ட் ஆட் இரு வெவ்வேறு argumentகளுடன் புளோட் ஆட்
பங்ஷன் ஓவர்ரைடிங் எகா
வர்ச்சுவல் இன்ட் ஆப்பரேஷன்ஸ் மற்றும் இன்ட் ஆப்பரேஷன்ஸ் ஒரே மாதிரியான ஆர்குமென்ட் மற்றும் ஒரே மாதிரியான ரிட்டர்ன் டைப் உடன் functionகள்
இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி